ரெண்டு set சப்பாத்தி madam. என்பது ரூபாய் ஆகும்.

madam எனக்கு ரெண்டு செட்டு போதும் அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன் எதுக்கு காலையிலேயே என்கிட்ட இருந்து இது போல சொல்றீங்க. சப்பாத்தி கேட்டதுக்கு, நீங்க fresh juice லாம் என்கிட்ட சொல்றீங்க என்ன madam இதுல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கு நான் ஏதும் extra pay பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல அதே இந்த amount கூட calculate பன்னிப்பீங்களா? சேரி okay madam. இப்போ மறுபடியும் order பண்ணி மறுபடியும் என்ன correct ஆ குடுப்பீங்களா இல்ல மறுபடியும் இதே மாறி அடுத்த தடவ burger ஏதாவது குடுப்பீங்களா?

எப்பிடி madam நம்ம இருக்குற ஏரியால வந்து traffic க்குக்கு நீங்க எப்பிடி fifteen minutes ல delivery பண்ணுவீங்க. சேரி okay. சீக்கிரம் வந்து order பண்ண சொல்லுங்க madam. தயவு செஞ்சு ஒழுங்கா வந்திட்டு. இப்பயாவது சாப்பாடு குடுக்க சொன்னீங்கன்னா, காலையிலேயே இப்பிடி பண்ணா எனக்கு ரொம்ப ஆயிருச்சு, disappoint ஆயிருச்சு. எனக்கு ஆமாம் உங்க app ல உங்க app ல தான் daily நான் காலையில breakfast தான் order பண்ணுவேன். எப்போதும் இப்பிடி பண்ண மாட்டிங்க. இன்னிக்கி என்னம்மோ இப்பிடி பண்ணிருக்கிங்க

ஆமாம் office போகணும்ல, so, எங்களுக்கு time ஆயிட்டு இருக்குனா உங்கள நம்பித்தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்பிடி பண்ணா அப்பறோம் இனிமே யாரு order பண்ணுவா? ஆ இப்ப நான் காலையில உங்க இதுல சாப்பாடு order பண்றப்போ எனக்கு ஒரு coupon ல இருந்துச்சு. அத வச்சுதான் order பண்ணேன். இப்போ எனக்கு அந்த coupon வந்து reuse பன்னி குடுப்பீங்களா எப்பிடின்னு தெரியல. actual rate வந்து one twenty இருந்துச்சு. coupon வச்சுதான் பன்னி வாங்குனோம் இப்போ வந்து இப்போ நீங்க food -அ wrong -அ இப்போ delivery பண்ணிட்டீங்க. so, இப்போ வந்து அதுல வந்து cancellation பண்ணி ஆ coupon redeem redeem பண்ணி cancellation பண்ணீருக்கீங்களா? அந்த coupon எல்லாம் மறுபடி அத அப்பிடியே வெச்சுருக்கீங்களா?

சரிக்கா நான் அந்த coupon -அ வந்து நான் claim பண்ணிட்டேனே அத எனக்கு நீங்க reclaim பன்னி தர்றீங்களா எப்பிடி?

zero three one two one ஆ சொல்லுங்க madam ம் ம் ஆ சேரி okay madam என் name வந்து தினேஷ் கிஷோன்.

இல்ல madam, நான் வந்துட்டு KMS ல குடுத்தேன் சென்னைல இருக்குற hotelல, ஆனான் எனக்கு வந்திட்டு வேற எடத்துல இருந்து சாப்பாடு வந்திச்சு pizza. அதான் கேக்குறேன். இல்ல. ஆ. இல்ல actual லா எனக்கு புரியல இது hotel ஓட தப்பா இல்ல உங்க side ல இருந்து தப்பானு தெரியல அதான் கேட்டேன்.

okay madam correct தான் இல்லனு சொல்லல. முன்னாடி எனக்கு இல்லாம எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணா அப்புறம் ஒவ்வொரு customer உங்களுக்கு தான் loss அவாங்க. அதுக்கு சொல்றேன். சேரி okay madam. சேரி எனக்கு அடுத்து இப்போ food நீங்களே order பண்ணிர்ரீங்களா எப்பிடி. இப்ப நா வந்து மறுபடியும் first -ல இருந்து இந்த app -ல போய்டு இல்ல download order பண்ணிட்டு இது பன்னனும்? madam நான் already order பண்ணிட்டு பண்ணத தான் நீங்க pizza குடுத்து அனுப்புனீங்க மறுபடியும் நானே போயி order பண்ணனுமா இல்ல உங்க side ல நீங்க வந்து பன்னுவீங்களானு கேக்குறேன். இல்ல உங்க side ல இருந்து நீங்க போய் அங்க பேசுவீங்களா இல்ல நான்தான் மறுபடியும் first -ல இருந்து order பண்ணனுமா இன்னு கேக்குறேன் mam. சேரி okay madam. கொஞ்ச பாத்து சீக்கிறோம் பன்னுங்க. next time இந்த மாறி problem வராம பாத்துக்கங்க. எனா work இருக்கும் எல்லாத்துக்கும். morning இப்படி பண்ண எல்லாத்துக்குமே ஒரு disappoint -ஆ இருக்கும். so பாத்துக்கோங்க சேரி okay madam கண்டிப்பா பன்றேன் சரி பாருங்க நான் மறுபடியும் order பண்ணிட்டு நான் இது பண்றேன். free order பண்றேன்.

சரி okay. Okay mam

சேரி okay madam இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கோங்க okay வா?

சேரி okay mam thanks madam ம் Thanks hello

ஆஹ் hello இது prepaid dish தானா ma'am ஆமாம் ma'am இது prepaid dish தான் உங்களுக்கு என்னது வேணும் ma'am ஆஹ் ma'am எங்களுக்கு வந்து புதுசா ஒரு dish எடுக்கலாம்னு இருக்கோம் ஏற்கனவே ஒரு dish எடுத்திருந்தோம் அது வந்து fault ஆயிட்டு அதோடவும் channels உம் correct ஆ வரல ma'am so வந்து உங்க உங்க company ல இருந்து புது dish எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க dish க்க contact பண்ணிருக்கேன் ma'am okay ma'am okay ma'am இப்போ வந்து நீங்க புதுசா எடுத்திருக்கீங்களா இப்படி இதெல்லாமே புதுசா எடுக்குறதா இது ஆஹ் plan எதுவும் இருக்கா ma'am ஆஹ் புதுசா வந்து அப்படின்னா ஆமா ma'am புதுசாவே எடுக்கலான்னு இருக்கோம் புதுசா ஒரு channel ஒரு dish அ எடுத்து நீங்களே set பண்ணி தர்ற மாதிரி இருக்கும் ma'am அது மாதிரி இல்லாம dish க்குள்ள amount உம் ஆஹ் yes இதுக்கு முன்னாடி நாங்க வந்து வேற channel க்காகவும் amount எல்லாம் pay பண்ணிட்டு இருந்தோம் ma'am

வேற ஒரு dish தான் அது வந்து correct ஆ எங்களுக்கு ஒரு satisfy யே இல்ல ஒரு channels உம் correct ஆ இருக்காது உங்களுடைய dish அ பத்தி கேள்விப்பட்டப்போ எல்லாமே super ஆ இருக்கு quality உம் அழகா இருக்கு அப்படிங்குறதுனால உங்ககிட்ட வந்து

okay okay but வாங்குறதுக்கு கொஞ்சம் explain பண்றேன் ma'am என்னெல்லாம் channel இருக்கு இந்த dish ல என்னெல்லாம் channel இருக்கு அப்பிடின்னு கொஞ்சம் explain பண்றேன் இந்த channel ல்ல இருக்குறது என்னென்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாமே நீங்க எங்ககிட்ட சொல்லலாம் நாங்க அதை வந்து remove பண்ணிட்டு தான் நாங்க வந்து உங்களுக்கு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 general ஆ கலர்ஸ் தமிழ் இருக்கு அப்புறம் வந்து மெகா டிவி இருக்கு பாலிமர் டிவி இருக்கு ஆஹ் புதுயுகம் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி அப்புறம் வேந்தர் டிவி, ஜீ தமிழ் இதெல்லாமே இதுல வந்து entertainment channel ma'am இதுல வந்து show எல்லாம் நடத்துவாங்க entertainment நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க show எல்லாமே வேற இந்த channel ல்ல இருந்து உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன channel தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து என்கிட்ட சொல்லிக்கோங்க அதை மட்டும் நாங்க மட்டும் எடுத்துப்போம் okay வா ma'am அப்புறம் வந்து movie channels இருக்கு movie channel ல என்னென்னா ஜே மூவீஸ் இருக்கு அப்புறம் வந்து

கொஞ்ச நேரம் விளம்பரம் போடுவாங்க அப்புறம் part part ஆ தான் movie இது வந்து அஹ் இப்போ இது பண்ணுவாங்க இந்த இது போடுவாங்க அதுல அப்புறம் வந்து channels வந்து ஒரு மூணுன்னா இருக்கும் ma'am இந்த dish ல வந்து ராஜ் மியூசிக், ஸ்டார் விஜய் மியூசிக் இருக்குது ma'am அதுல வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுல வந்து உங்க நேர விருப்பப்படி ma'am நீங்க அதுல வந்து song போட்டிருக்கலாம் அது எதுன்னா ஸ்டார் விஜய் மியூசிக் அதுன்னா அதுல வந்து கீழ வந்து விளம்பரம் போடுவாங்க அதுல அவங்க number இருக்கும் அந்த number அ எடுத்து நீங்க வந்து என்ன song என்ன time க்கு எங்களுக்கு play பண்ணனும்னு சொன்னோம்னா அந்த song வந்து அந்த அதுல வந்து உங்களுக்கு போடுவாங்க ma'am அப்புறம் வந்து news channel இருக்கு news channel ல் என்னென்னன்னா ஆஹ் கேப்டன் நியூஸ், அப்புறம் வந்து லோட்டஸ் நியூஸ், நியூஸ் எய்ட்டீன் தமிழ்நாடு அப்புறம் நியூஸ் செவன் தமிழ், பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, அப்புறம் வந்து ராஜ் நியூஸ்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 ஆஹ் okay ma'am அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு doubt வந்து குட்டீஸ்க்கான channels ஏதாவது இருக்கா ma'am

ஆமா ma'am அது கார்ட்டூன் நெட்வொர்க் இருக்கு அப்புறம் வந்து போகோ இருக்குது அப்புறம் வந்து ஆஹ் நிறைய channels சுட்டி டிவி அப்புறம் வந்து சுட்டிக்கு தேவையான டிஸ்கவர் கிட்ஸ், டிஸ்கவரி கிட்ஸ் dish இது கூட இருக்கு ma'am எங்ககிட்ட முக்கியமா ma'am ஆஹ் okay ma'am அப்புறம் வந்து இன்னொரு doubt என்னன்னா ஆஹ் corona time ல வந்து எங்களால வந்து correct ஆ கோயிலுக்கு எதுவும் போக முடியல so அதுக்காக வழிபாடுகள் எல்லாமே வந்து இப்போ channels ல எல்லாம் போடுறாங்க அப்பிடின்னு சொன்னாங்க ஆனா அது என்னென்ன channels ன்னு எனக்கு தெரியல correct ஆ அந்தந்த channels மட்டும் எங்களுக்கு போடுவீங்களா ma'am ஆஹ் okay ma'am okay ma'am நீங்க போட்டுக்கலாம் ma'am okay ma'am அப்பறம் sometimes வந்து extra ஏதாவது channels னா அதுக்காக நாங்க அது வந்து வேண்டாம் அப்பிடின்னு சொன்னா நீங்க cancel பண்ணுவீங்களா ma'am ஆமா ma'am நீங்க இப்போ வந்து ஒரு புது dish எடுத்தா நாங்க வந்து அதை cancel பண்ணுவோம் எப்படின்னா ஒரு six month நாங்க வந்து free யா தான் குடுத்துட்டு இருக்கோம் ma'am ஒரு six month free யா நாங்க வந்து network இது free யா எல்லாமே எல்லாமே குடுத்துட்டு

எல்லாமே உங்களுக்கு என்ன விருப்பமோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து marriage ஆயிடுச்சா? ஆஹ் ஆமாம் ma'am எங்களுக்கு ஆயிருக்கு marriage ஆயிடிச்சி ரெண்டு குழந்தைகள் வேற இருக்கு ஹம் நீங்க வந்து correct ஆ எல்லா channels உம் set பண்ணி தந்திருவிங்களா ma'am அதுல sometimes வந்து என்ன ஆகுது அப்பிடின்னா channels அ set ஆஹ் set பண்ணி correct ஆ தர்றாங்க ஆனா quality வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அதோட quality வந்து எப்படின்னா ஆஹ் எதுவுமே வந்து correct ஆ face தெரியாது ஏதோ ஒரு ஒருத்தங்க போறது மாதிரியும் வர்றது மாதிரியும் இருக்கும் அது வந்து யாருன்னு கூட identify பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ma'am sometimes உ okay ma'am இது எங்க இதுல அப்படி இல்ல ma'am நாங்க correct ஆ set பண்ணி எந்த இதுல style ல்ல இதுல வந்து ஹம் correct ஆ எல்லாமே correct ஆ தான் இருக்கும் ma'am okay வா எந்த எதுவுமே இல்ல எல்லாமே clear ஆ பக்காவா பண்ணிருப்பாங்க இதுல இப்போ நான் சொல்ற dish அ வந்து நீங்க வந்து வேற இதுன்னுதானே நினைச்சிட்டு இருக்கீங்க அதுலதான் அது அப்படி இருந்திருக்குமா இருக்கலாம் இப்போ இந்த dish ல வந்து அப்படி இல்ல ma'am எல்லாமே correct ஆ இது குடுத்துருவோம் ma'am okay வா இப்போ வந்து அதுக்கு worry பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே correct ஆ பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து நிறைய sports channel கள் இப்போ நீங்க வந்து sports பாப்பீங்களா ma'am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

அது வந்து offer ma'am அப்படின்னா நம்ம வந்து புதுசா உங்களுக்கு dish வச்சு தந்ததுனால ஒரு six month free யா கொடுப்போம் அப்பறம் வந்து six month க்கு அப்பறம் வந்து அந்த card அ வந்து இது பண்ணுவோம் ஒரு month க்கு இருநூற்று ஐம்பத்து ஆறு வச்சி நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும் இப்போ நீங்க கட்டாம delay ஆக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த channel ல வந்து எதுவுமே போடமாட்டாங்க தன்னாலே வந்து சில வந்து signal கிடைக்காது இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து correct ஆ காசு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து correct ஆ எல்லாமே channel எல்லாமே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

ஆமா ma'am problem வந்தா கூட எங்களை வந்து contact பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி இது இருந்தாலுமே எங்ககிட்ட நீங்க சொல்லலாம் ma'am இப்போ இது channel கிடைக்கல channel வரமாட்டேங்குது அப்படின்னு எந்த இது சொன்னாலுமே நீங்க எங்ககிட்ட வந்து ஆஹ் complaint பண்ணிக்கலாம் okay வா ma'am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

okay ma'am என்னோட relative ஒருத்தங்க வந்து அவங்க மும்பைல இருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அறியும் அதாவது நம்ம channels லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு வந்து ஹிந்தி channels வேணும் அவங்க வர்ற time வந்து ஹிந்தி channels வந்து add பண்ணனும் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க

ஹிந்தி channels கூட எங்க இதுல இருக்கு ma'am ஆஹ் okay வா உம் ஹிந்தி channel எல்லாத்துலையுமே ஹிந்தி channels இருக்கு பிறகு movies இருக்கு இதே மாதிரி நிறைய channels அதுல வந்து தமிழ்ல வந்து ஹிந்தி போட்டிருக்கும் ma'am அது okay வா ஆஹ் okay ma'am okay okay ma'am okay வந்து அதுக்காக extra amount ஏதாவது இங்க extra amount ஏதாவது pay பண்ற மாதிரி இருக்குமா ma'am extra amount ஆ extra amount எதுவுமே வராது ma'am ஆஹ் நீங்க வந்து correct ஆ இது பண்ணிட்டா போதும் okay வா ma'am monthly monthly எவ்வளவு ma'am ஆஹ் கட்டுறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு monthly monthly நான் சொன்னேன்ல ma'am first two இருநூற்று ஐம்பது ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கும் dish வந்து நாங்க வந்து free யா குடுக்குறதா இருக்கோம் ma'am okay வா நீங்க வந்து ஆஹ் correct ஆ கட்டிட்டீங்கன்னா எல்லா channel லுமே உங்களுக்கு correct ஆ இதாகிரும்

ஆஹ் okay ma'am okay அஹ் எனக்கு இன்னும் வந்து ஆஹ் அப்போ இன்னும் எனக்கு நிறைய doubts லாம் இருந்துச்சுன்னா கேக்குற time க்கு வந்து எதுவுமே clear ஆ எனக்கு கேக்க தெரியல எப்படின்னா setup box லாம் sometimes நல்லா செம heat ஆகுது ma'am ஆஹ் என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்க வாங்குன channels list சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி problem ஏதாவது செம்ம heat ஆகிரும் செம்ம ஒரு one hour தான் நாங்க use பண்ணிருப்போம் ஆனா செம்ம heat ஆயிடும் அது வெடிச்சிருமோன்னு பயந்தே நாங்க வந்து TV அ off பண்ணிருவோம் இல்ல அப்படி இல்ல ma'amcorrect ஆ இது பண்ணிருவோம் ma'am எந்த இதுவுமே எந்த problem மே எதுவுமே இருக்காது ma'am உங்களுக்கு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

இது ரெண்டும் கண்டிப்பா நாங்க add பண்ணுவோம் அப்பறம் வந்து kids channel வந்து add பண்ணுவோம் அப்புறம் வந்து sports channel அப்புறம் இப்போ வந்து discovery channel எல்லாமே வந்து நாங்க அதுவும் நாங்க add பண்ணுவோம் okay வா அப்பறம் வந்து ஆஹ் shopping channel உம் இருக்கு நீங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்குறதுக்காக அஹ் shopping channels னு இருக்கு அப்பறம் வந்து devotional channels இருக்கு ma'am உங்களுக்கு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 இந்த பக்திப்பாட்டு அப்படியெல்லாம் இருக்கும்ல ma'am பக்தி channel channel அப்படியெல்லாம் வந்து நிறைய channels இருக்கு ma'am channel இருக்கு அப்புறம் வந்து

ஆஹ் okay ma'am இப்போ one month க்கு கட்ட முடியல அப்பிடின்னா

one month க்கு ma'am one month க்கு sometimes எங்களால கட்ட முடியல அப்படின்னா ஒரு three months கழிச்சு அப்படி கட்டலாமா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 okay ma'am okay எனக்கு எல்லாம் okay தான் ma'am அப்புறம் வந்து இப்போ sometimes வந்து display யோ அல்லது channels cut ஆனாலோ உங்களையே contact பண்ணலாமா இல்லன்னா எங்க ஊர்ல உள்ள cable காரர் கிட்ட சொல்லி அவரு மூலமா நாங்க ஏதாவதுன்னா பாத்துக்கலாமா ma'am இல்ல ma'am இப்போ வந்து இந்த dish அ நாங்க வச்சதுனால நீங்க எங்ககிட்டயே contact பண்ணிக்கலாம் ma'am okay வா ஆஹ் okay ma'am okay ஆஹ் ஆஹ் நீங்க வந்து நான் வந்து வடசேரில இருந்து பேசுறேன் ma'am உங்களுடைய agents யாராவது பக்கத்துல இருக்காங்களா ma'am ஆமாம் ma'am பக்கத்துல உண்டு ma'am நீங்க வந்து இந்த நாங்க வந்து இங்க யாரு கேட்டாலுமே நாங்க வந்து ready பண்ணி பசங்க வருவாங்க எங்க இதுல இருந்து ஆஹ் அவங்களுக்கு என்னன்னா dish வைக்குறதுக்கு அவங்களுக்கு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 அதை நாங்க வந்து remove பண்ணிட்டு அவங்ககிட்டயே குடுத்து முடிச்சிக்கலாம் okay வா okay காட்டி கொடுப்பாங்க வந்து என்னென்ன channels வேண்டாம் நாங்க வந்து காட்டுவம் என்னென்ன channels இருக்கு அப்பிடியே நாங்க வந்து சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு என்னென்ன channels வேண்டாமோ அத மட்டும் நாங்க remove பண்ணிப்போம் okay வா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 okay ma'am number தர்றேன் ma'am number தர்றேன் ma'am note பண்ணிக்கோங்க nine seven eight three four three seven six three nine okay வா? ஆஹ் okay ma'am one second சொல்லுங்க ma'am ma'am எழுதீட்டீங்களா? sorry sorry ma'am அஹ் last number மட்டும் சொல்லுங்க

இல்ல ma'am நீங்க direct ஆ வந்தா எந்த channel எல்லாம் வேண்டாம்னு நீங்க correct ஆ சொல்லுவீங்கல்ல அதான் direct ஆ வர முடியுமான்னு கேக்குறேன் ஆஹ் okay ma'am இப்போ first one month வந்து direct ஆ வந்து pay பண்ணுற மாதிரியும் மத்த ஆஹ் வரக்கூடிய நாட்கள்ல நான் ஜி பே பண்ணா okay தானே ma'am

okay உங்களுக்கு எந்த doubt இருந்தாலும் எங்களுக்கு call பண்ணுங்க okay வா ma'am

நம்ம வாழ்க்கைல நம்ம உடலை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆரோக்கியம்தான். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளை சுத்தி என்ன நடக்குது என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்ற எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா first நல்ல உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா நம்ம காசு இருக்கிறதுனால நம்ம எத எதையோ பார்க்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுனால அதுல என்ன கலக்குறாங்க என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாம நம்ம சாப்பிடுறதுனால தான் நமக்கு பல நோய் எல்லாம் வருது அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை மருத்துவமனைக்கு போயிட்டு சென்று வந்துட்டு இருக்கோம். ஏன்னா காசு இருக்கறவன் எல்லாமே பணக்காரன்தான். அதுக்காக பாக்குறது எல்லாம் வாங்கி சாப்பிடக் கூடாது அதுல பாதி junk food வேற அதனால ஆரோக்கியமான உணவை, நம்ம சாப்பிட்டாதான் நம்மளும் என்ன செய்யணும்ன்னா ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்கு ஒரு நாளைக்கு காலையில உடற்பயிற்சி செய்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா உடற்பயிற்சி செய்யறது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம நீண்ட நாள் நம்ம வாழ வைக்கிறதுக்கான ஒரு இதாவும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம சாப்பிடுறதுலயும் அந்த காலத்து மத்த ஆளுங்க எல்லாம் கம்பு கேப்பை சிறுதானியம், இந்த மாதிரி பல இதை வச்சு பல வகையான உணவுகளை செஞ்சு சாப்பிட்டாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வெளியில ஸ்விக்கி அப்படின்ற ஒரு app இருக்கிறதுனால அந்த மாதிரி வெளியில வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. வீட்டில சாப்பிடுறதுதான் ரொம்ப சத்தான ஒண்ணு அதுல நம்மளே எதுனாலுமே இப்ப வீட்டிலேயே home made ஆவே prepare பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடுறதுனால எந்த விதமான கேடு வராது. நம்ம ரொம்ப health ஆவும் இருக்கலாம். ஏன்னா வெளியில எப்படி உணவு தயாரிப்பாங்க எந்த மாதிரி oil ல பண்ணுவாங்க நமக்கு எதுவும் தெரியாது வீட்டுலதான் நம்ம pure ஆ எப்பவுமே சுத்தப்படுத்தி செஞ்சு ஒரு oil ல நம்ம பண்ணலாம் அதனால தான் சத்தான உணவு அந்த மாதிரி எல்லாம் நம்மளால சாப்பிட முடியுது. வீட்டுல சாப்பிடுறதுனால பல நேரங்கள்ல நமக்கு எந்த ஒரு நோய் எதுவுமே வராம நம்மளை பாதுகாக்குது சீரா அதேமாறி நம்ம செய்யணும்னா நம்ம உடல் பருமன் அதிகரிச்சுட்டே இருந்தா அதிகாலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வதை கண்டிப்பா வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சாலே போதும். நம்ம உடல் வந்து, சீரான நிலைமையில ரொம்ப health ஆவும் இருக்கும். அதனாலதான் சும்மாவா சொன்னாங்க health is wealth அப்படின்றது நம்ம சீரா ஆரோக்கியமா இருக்கிறதுனால தான் நம்மளால எல்லாத்தையும் பாத்துக்க முடியுது. செய்ய முடியுது நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நமக்கு அடுத்து வர generation க்கும் நம்ம என்ன மாதிரி

பல வலிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுருது. அதனாலேயே நம்ம ரொம்ப down ஆயிடுறோம். அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கான காரணமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல தான் சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம வேலை வேலைன்னு ஓடுறதுனால காசு சம்பாதிக்கணும் பணம்தான் இப்ப இருக்கிற பெரிய சொத்து அப்படின்னு நம்ம காசு பின்னாடி போறதுனாலதான் நம்மளால நம்ம சரியா பார்த்துக்க முடியலை correct ஆன time ல correct ஆன வேலையில சாப்பாடு, தூக்கம், இந்த மனழுத்தம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தாலே நமக்கு போதும் நம்ம உடல்ல வந்து தனியா நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்ன்னு தேவையில்லை. அதுவே automatic ஆ ஆரோக்கியமாக இருந்துக்கிறோம். அதே மாதிரிதான் மாணவர்களும் ஆஹ் குழந்தைகளும் அதே மாதிரிதான் படிப்பு work pressure அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களாலயும் exam tension

அந்த prayer இதுல இருக்கும் போதே, மயக்கம் போட்டு எல்லாம் விழுகுறாங்க. அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதனாலதான் ஆஹ் school timing அதுக்காக மாத்த எல்லாம் முடியாது. அவங்க எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரிதான் இருக்க முடியும் அதனாலதான் இப்ப வர காலங்கள்ல பள்ளிகளிலேயும் ஒரு நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரமாவது மாணவர்கள் வந்து, உடற்பயிற்சி செய்யறதுக்காகதான் செய்யணும்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யோகா class அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுல பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால இங்க வந்து, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் இது இதை பண்ணா நம்மளுக்கு ஒரு mind relax ஆகும் அப்படியே ஏதோ ஒரு வேலையிலேயே மூழ்கிக்கிட்டே இருக்கும். படிப்பு படிப்புன்னு இருக்காம கொஞ்ச நேரம் இது ஒரு rest கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க mind jolly ஆகும். நம்ம சிரிக்கிறோமோ இல்லையோ மத்தவங்கள சிரிக்க வச்சதுனாலும் அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அதிலேயுமே எந்த ஒரு வலியும் எதுவுமே தெரியாது. நம்ம fresh ஆ இருப்போம் நீங்க வேணா try பண்ணி பாருங்க. எப்பனாலும் சிரிச்சிட்டே இருக்க முடியாது. சிரிக்க வச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த health வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற இதுல வந்து, பல வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா shift படி அந்த மாதிரி இருக்கறதுனால இப்ப IT field எல்லாம் ரொம்ப work pressure அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்க வந்து, IT field ல வேலை பார்க்கறவங்க மனுஷங்க சிரிச்சு எல்லாம் பார்க்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அந்த tension லயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்பயே இந்த வயசுலயே ஒரு இருபத்தஞ்சு வயசுலயே வேலைக்கு போறப்ப அந்த மாதிரி ஒரு pressure தலையில ஏறுறதுனாலதான் அவங்களுக்கு சீக்கிரம் பல நோயெல்லாம் வந்துடுது. அதுவும் இல்லாம நம்ம healthy food அ சாப்பிடுறதை விட then drinks ஆஹ் சிகரெட் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பிடிக்கிறதுனாலதான் சீக்கிரமா உடல்ல எல்லா உறுப்புகளும் spa~ spoil அவங்க இறந்து போற அளவுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக் கூடாது. அவுங்~ நம்மளே பார்த்தாலும் நிலைமை சொல்லணும். அதோட good என்ன bad என்ன நம்ம சொன்னோம்ன்னா அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க work pressure ல இருந்து வெளியிலே வர்றதுக்காக அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா அதனாலே அதுக்கு பின்னாடி என்னென்ன உறுப்பெல்லாம் பாதிக்கும் என்னென்ன எல்லாம் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம

எங்ககிட்ட எங்க கிட்ட எல்லாம் நம்ம பாதிப்படைய வச்சுட்டோமோ அது எல்லாமே பண்ணிட்டிருக்கோம். ஆனா அதுக்கான improvement அ நம்ம இருக்கவே மாட்டேங்கிறோம். அதே மாதிரிதான் ஆஹ் வீட்டுல சாப்பிடறது சரியில்லை

doctor ஆ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல இதுதான். நம்ம என்ன பண்ணி ஏதாவது stomach pain அது இதுன்னு இப்ப இருக்கிற எவ்வளவோ நோய்கள் வருது. அதுக்கும் ஒவ்வொரு பேருல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நம்ம ஆரோக்கியத்தை நம்மதான் பாதுகாத்துக்கணும் அதுக்காக இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு எல்லாம் இருக்கக் கூடாது. நான் அதனாலதான் சொல்றேன் avoid உடனே junk food avoid பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா junk food avoid பண்ணுங்க health ஆன food எல்லாம் சாப்பிடுங்க கம்பு, தானியம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்கங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க. main நல்லா தூக்கம் இதெல்லாம் இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம உடல் நம்மளே பாதுகாத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா morning யோகா exercise அந்த மாதிரி இது ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு பத்து நிமிஷம் பண்ணா கூட போதும். ஓரளவுக்கு நம்மளால எல்லாமே ஆஹ் நம்மள நம்மளலே save பண்ணிக்க முடியும் அப்புறம், நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மாதிரி இதை பண்ணாலே நம்ம என்ன வேலை பார்க்கிறோம் என்ன பண்றோம் அப்படின்ற எதுவுமே இல்லாம நம்ம அதை விட்டு வெளியிலே வரலாம் அதனாலே தான் யோகா day அப்படின்னு ஒவ்வொண்ணா கொண்டு வந்து, அந்த day லையாவது அவங்க வந்து பண்ணட்டும் அப்படி பண்றது மூலமாவாவது அதோட special என்ன சிறப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பண்ணு பண்ணுவாங்க பண்ணி அவங்க உடலை அவங்க பாத்து~ பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பல day வும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதனாலதான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா rest எடுத்தாலே போதும். எந்த ஒரு நோய் எதுவுமே வராது

okay mam எவ்வளோ mam போடணும்? சரிங்க mam already bank ல account வச்சு இருக்கிங்களா? okay mam okay mam அப்போ easy யா போட்டுக்கலாம், இப்போ account open பண்ணி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆமா mam உங்க aadhar card xerox சு voter ID xerox எல்லாமே original ஒன்னு xerox ஒன்னு முதல்ல வந்துட்டு ஒரு பெரிய, பெரிய application form மாதிரி இருக்கும் அத fill பண்ணி அந்த details லா fill பண்ணி நீங்க ஒரு sign போடணும். இப்ப நீங்க வந்துட்டு account வச்சு இருக்கீங்கள mam

okay mam அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல eighteen கீழன்னா joint account தான் தர முடியும்.